சோபாஸ் எல்லாமே ஒரு புரொஜெக்டருக்கு கீழ இருக்கு மேல வந்து ஒரு புரொஜெக்டர் இருக்கு மேல சீலிங் ரூஃப் சீலிங் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாக்கறதுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் மாரி ஒரு செட்டப்ல இருக்கு.

பார்க் பண்ணிட்டுருக்கறதுக்கு முன்னாடி மேலேயே ஒரு திட்டு மாரி இருக்குற இடத்துல மேல ஏறிட்டு ஒரு மூணு பேரு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதுல ஒருத்தர் தொப்பி போட்டுட்டு கைல போன் யூஸ் பண்ணிட்டுருக்காரு.

இதுல இருந்துகிட்டு இந்த வோட்டோ கடையில இருந்துகிட்டு கிளார்க்கு கேபிள் கடையில இருந்து கிட்டும் பசங்களுக்கு தேவையான எல்லா விதமான டிரஸஸ்ஸும் நம்மால நீட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா நம்மலால எடுத்துக்க முடியும்.

நல்ல ஸ்போர்ட்டீவான ஒரு ஃபைவ் சீட்டர் எஸ்_யு_வினு சொல்லி சொல்லலாம் பாக்கவே ஒரு மாதிரி நல்லா ரக்டா பெருசா இருக்கும் காரு ரொம்ப அழகா இருக்கும்.

வீடு இருந்துகிட்டு ரொம்ப பழமையான வீடு மார்ருக்குது ஒரு மாறி பெயிண்டெள்ள உளுஞ்சு போயிருக்கு.

அதில்லாம ஒரு ஷெட்டு மாரி மேல போட்டுட்டுக்காங்க வீட்டுக்குள்ளாரையே.

இதுல வந்துகிட்டு வீ_டூ வேல்யூ ஆடட் அப்படிங்கற மாரி இன்னொரு கம்பெனியும் கீழ சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க இந்த--

இந்த ஃபோட்டோல இருந்துகிட்டு ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் நறைய பேர் சேர்ந்து கிட்டு ஒரு மேட்ச் உக்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாத்தா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி தெரியுது.

அந்த ரிசப்ஷன்ல இருந்துகிட்டு ஒரு பையன் நின்னுட்டு இருக்காரு அந்தப் பையன் கிட்ட இருந்துகிட்டு ரெண்டு பேர் சேர்ந்துகிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.

அது இல்லாம ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்துட்டு இவங்க சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க ஸ்மார்ட் போன்ஸ் பட்டன் ஃபோன்ஸ் எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க சி_சி_டி_வி கேமரா மூலியமா எல்லாத்தையு மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க.

புக்கோட பேர் வந்துகிட்டு எவ்ரிஒன்ஸ்வா எவ்ரிமேன்ஸ் வார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இது இருந்துகிட்டு எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ச.